okay mam okay mam

okay mam okay mam okay mam

okay mam okay mam okay mam okay mam okay mam okay mam okay mam

okay mam

okay mam okay mam

okay mam okay mam

okay mam okay mam okay mam

okay mam

okay mam okay mam

okay mam சபைக்கு வந்த தருவதற்கு முன்னாடி கதைக்கு போறதுக்குள்ள அவைக்கு வந்திருக்க எல்லாத்துக்கும் அன்பான வணக்கம் இப்ப வாங்க கதையை வாசிக்கலாம் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று மணி இரவு மூன்று அளவுக்கு இருந்தது மதுரை நகரத்து வீதிகள் விருச்சோடி கடந்தன எப்போதாவது ஓசை எழுப்பு கொண்டு போற லாரி வேறு வாகனங்கள் தவிர ஒலியகின்ற கடந்தன பெரிய வீதிகள் அந்த நேரத்தில் நிலவு வெளிச்சத்தில் விளக்கு எரிந்தது வாசலில் இரண்டு குதிரை வண்டிகள் நின்றன ஒரு குதிரை வண்டியில் பசை ஏணி ஆகியன நிரப்பி விட்டு முருகானந்தமும் உடன் ஏறிக்கொண்டான் மற்றொரு குதிரை வண்டியில் முருகானந்தத்தின் பயில்வான் நண்பர்கள் ஏடி கொண்டார்கள் முந்திய நாள் இரவு எந்த இடத்தில் சுவரொட்டிகள் ஊற்றிய போது திருநாவுக்கரசரையும் அவனோடு சென்ற கூலிக்கார பயன்களையும் பர்மா கார ஆட்கள் வம்பு செய்து அடித்து துரத்தினார்களோ அதே இடத்துக்கு தான் இன்றும் வண்டிகளை சிரித்து சொல்லி புறப்பட்டிருந்தால் முருகானந்தம் பர்மா காரரை சந்தித்து நியாயம் கேட்கச் சென்ற அரவிந்த் தினையும் திரும்பி வரவில்லை என்றதுமே உடல் வலிமை மிக்க தன் முரட்டு நண்பர்களோடு நேருக்கு நேர் அவனிடம் போய் வம்பு கலவரமோ அடிதடியோ

பாண்டியன் கூறிய காரணத்திற்காக தன் கோபத்தை தணித்துக் கொண்டாலும் சுவரொட்டிகள் ஒட்டுவது பற்றி எதிரிகள் தொடர்ந்து வன்புக்கு வருகிறார்களா என்பதை சோதனை செய்து தெரிந்து கொள்ள விரும்பினான் அவன் அதனால் தான் சம்பவம் நடந்த அதே பகுதியில் சுவரொட்டி ஒட்டிப் பார்க்கலாம் என்ற திட்டத்துடனும் முன்னேற்பட்டடனும் கிளம்பி இருந்தான் குறிப்பிட்ட பகுதியை அடைந்ததும் நின்றிருந்த வண்டியை தெரு திருப்பத்தில் இலை மறைவில் மிக அருகே நிறுத்திவிட்டு தான் வைத்திருந்த வண்டியை மட்டும் தெருவில் விட்டு விட்டு சென்றான் பர்மா காரர்களான அடியாளான முரடனும் அவனைச் சேர்ந்த கைகூலிப்பட்டாலமும் வாழ்கின்ற திரு அது

வண்டி நின்றதும் இனி எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி சுவற்றில் சாத்தினால் சுவரொட்டியில் பசை தடவி எடுத்துக் கொடுக்க வேண்டும் என்று வண்டிக்காரன் இடம் சொல்லிவிட்டு ஏர்னிங் ஏணியில் ஏறினார் ஒரு தடயமும் இல்லாமல்

ஏணியோடு கீழே தள்ளி காலம் முடிடா என்று குரல் எழுப்பிக் கொண்டே தனிவுச் சின்னத்தின் கைக்கூலி படை வந்து சேர்ந்தது முருகானந்தம் சிறிதும் அதிர்ச்சி அடையாத குறளில் இருங்க பாய்த ஓட்டிட்டு வரேன் அதுக்கு அப்புறம் நீங்க காலம் இருக்கலாம் என்று சிரித்துக் கொண்டே கூறியவாறு கையில் வாங்கிய சுவரொட்டியை நிதானமாக ஒட்டி விட்டு வாயை குவித்து பெரியதாக சிகிச்சை ஒலி அனுப்பினான் அந்த ஏவின வீதியில் முருகானந்தத்தின் சீர்கே ஒளி அடங்கி ஓய்வதற்குள் பாய்ந்து வந்தது திருத்திருப்பத்தில் நீண்டு கொண்டிருந்த மற்றொரு குதிரை வண்டி அதன் அதன் பிறகு அங்கு நேர்ந்ததை விவரிக்க தேவையில்லை கனிவுச் சின்ன ஆட்களுக்கு செம்மையாக வேண்டுவன மட்டும் குறைவின்றி பூசை காப்பு கொடுத்து அனுப்பினார்கள் அந்த கும்பலில் ஒரு ஆள் மட்டும் தப்பி ஓட முடியாமல் முருகானந்த தினம் சிக்கிக்கொண்டான் வன்முறை செயல்களில் தான் இறங்கினால் அரவிந்த்னுக்கோ போர் அடிக்கும் அதனால் மரியாதை குறைய நேரிடலாம் என்று நிருபர் பாண்டியன் எச்சரித்து இருந்தது எல்லாம் உதவி மயமான அந்த நேரத்தில் முருகானந்தத்திற்கு மறந்தே போய்விட்டது கனவு சின்னத் ஆட்களை தப்பி ஓடினவர்களை தவிர அகப்பட்டுக் கொண்ட ஒருவரை நான்கு மணியிலிருந்து மணி வரை கசக்கிப் பிழிந்து பயமுறுத்தியும் துன்புறுத்தியும் பார்த்ததில் அவன் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ரகசிய உண்மையை சொல்லிவிட்டான் சொல்லும் நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டார்கள் அவர்கள் விடிந்தால் ஒருவன் பாண்டியன் கேட்டு வாங்கிக் கொண்டிருந்த செய்தி பத்திரிகையில் வந்து விடும் அந்த செய்தியை பார்த்து தனது கூட்டு வெளியாகி விடுமோ என பயந்து பர்மா காரர் தானாகவே அரவிந்தனை அனுப்பி விடுவார் என்று பாண்டியன் கூறி இருந்தார் ஆனால் விடியும் முன்பே அரவிந்தனை கண்டுபிடித்து அழைத்துச் செல்லும் நல்வாய்ப்பை அவர்களுக்கு உண்டாக்கி தந்து விட்டான் அந்த அகப்பட்டு கொண்ட மனிதன் வைகை நதியின் கரையில் திரு நாய் புடையார் கோயில் தெருவில் புது மண்டபத்து மனிதர் புத்தகங்களை சாத்திவதித்துக் கொண்டிருக்கிற கிடங்கு ஒன்று இருக்கிறது பெரிய மாடி வீடா அது புதிய மண்டபத்து கடை சிறியதாகளால் ஏராளமாக அச்சடித்த பழைய புதிய புத்தகங்களை

இந்த செல்லூர் வீடு புத்தகங்களுக்கு மட்டுமல்லாமல் புது மண்டபத்து மனிதரை நக்கிரமங்களுக்கும் stock house ஆக இருந்து வந்தது அரவிந்தன் பர்மா காரரின் மாளிகையில் அவரை சந்திக்க சென்று காணாமல் போன அன்று காரில் வைத்துக் கொண்டு வந்து இந்த வீட்டில் ஒரு அறையில் தள்ளி பூட்டி இருப்பதாக உண்மையை சொல்லிவிட்டான் முருகானந்தத்திடம் அகப்பட்டுக் கொண்ட அந்த ஆள் அப்பா நீயே நேரில் வந்து வீட்டை காட்டு நீ சொல்றது மட்டும் பொய்யா இருந்தா உன் முதுகு தோலை உரித்து விடுவேன் என்று அவனையும் கூப்பிட்டுக் கொண்டு இரண்டு வண்டிகளையும் அங்கிருந்து செல்லூர் புடனாய் கோவில் பகுதிக்கு செலுத்த செய்தான் முருகானந்தம் முருகானந்தத்திடம் அகப்பட்டு கொண்டிருந்தால் இறங்கி போய் வீட்டை காண்பித்தான் பிசாசு குடியிருக்கிற இடம் மாதிரி பெரிய வீடு இருளில் மூழ்கி கிடந்தது கால் அரவமே இல்லை முன்புறம் வாசல் கதவில் பெரிய இரும்பு போட்டு தொங்கியது ஏன்டா நீ சொன்னது உண்மைதானா அல்லது குழு குறியா என்று மீண்டும் அந்த ஆளை மிரட்டினால் முருகானந்தம் அந்த ஆள் அதே வீட்டில் தான் அரவிந்தன் சிறை வைக்கப்பட்டு இருப்பதாக சத்தியமே செய்தான் வேறு வழியில்லாமல் போக அந்த வீட்டை அந்த வீட்டின் பூட்டி இருந்த இரும்பு பூட்டு கதவு கொக்கியோடு தனி பெயர் எடுக்கப்பட்டது அகப்பட்ட ஆள் வழிகாட்டிக் கொண்டு முன்னாள் சென்றான் உள்ளே ஒரே இருட்டு அறையில் மின்விளக்குகள் இருந்தும் விசை அமுக்கினால் எரியவில்லை மின்விசையில் வேண்டுமென்றே கோளாறு செய்துவிட்டு போயிருக்க மாதிரி தோன்றியது உள்ளே போவதற்கு ஒற்றையடி பாதை போல் வலி மட்டும் விட்டு இருபுறமும் மேலே திருத்தை தொடுகின்ற உயரம் வரை புத்தகங்களும் புத்தகங்களுக்காக சீட்டு அடுக்கிய ஆயுதங்களும் நிறைந்து இருந்தன பிள்ளை இல்லாத வீட்டுக்கு செல்ல பிள்ளைகள் போல் அங்கு எலிகள் ஓடித் திரிந்தன பழைய காலத்து பாணியில் கட்டப்பட்ட பெரிய வீடா ஆதலால் சுற்றும் அறைகளும் கூடமுமாக இடம் மிகுந்திருந்தது கூட்டிக் கொண்டு வந்தவன் முன்னாள் செல்ல முருகானந்தமும் நண்பர்களும் பின்தொடர்ந்து மௌனமாக இருளில் சென்று கொண்டிருந்தான் நண்பன் ஒருவனிடம் இருந்த கை விளக்கை முருகானந்தம் வாங்கிக் கொண்டான் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து மாடிக்கு போகிற மரப்படிக்கடியில் வெளியே பூட்டி இருந்த அறையை காண்பித்தான் அந்த ஆள் வாயில் கதவும் பூட்டும் சேர்க்கப்பட்டது போலவே இங்கேயும் பெயர்க்கப்பட்டது அந்த ஆள் கூறியது உண்மைதான் இரண்டு மூன்று அழுக்கு காயிதங்களை விரிவாக விரித்து வலது கையை தனையனை போல் மடித்து வைத்துக் கொண்டு அறைக்குள் சுருண்டு துவண்டு படுத்துக் கொண்டிருந்தான் அரவிந்தன் கை விளக்கின் ஒலி மட்டத்தில் பரிதாபக் காட்சி கண்டபோது முருகானந்தத்திற்கும் நண்பர்களுக்கும் வேதனையாக இருந்தது அருகில் சென்ற அரவிந்தனை மெல்லத் தொட்டு எழுப்பினான் பாவம் பட்டினி போட்டிருப்பார்கள் பாவிகள் கதவு பூட்டை பெயருக்கு திறக்கின்ற ஓசை கேட்டு கூட எந்திரிக்கவில்லை என்றால் முருகானந்தம் வந்திருந்த பெரிய பைல்வான் கண்விழத்தி எழுந்த அரவிந்தனுக்கு அந்த நேரத்தில் திடீரென அவர்களை அங்கே சந்தித்ததும் ஒன்றுமே விளங்கவில்லை முருகானந்தம் அவசரம் அவசரமாக தன்னால் முடிந்த மட்டும் சுருக்கமாய் விளக்கி விட்டு இப்போது முதல்ல இங்கிருந்து தப்பி போகணும் விடிஞ்சு வெளிச்சம் வர்ற நேரம் ஆகிட்டு இருக்கு மத்தத அப்புறம் போய் பேசிக்கலாம் முதல்ல புறப்படு முதல்ல இங்கிருந்து நீ வெளியேறவில்லை என்றால் வம்பு என்று அரவிந்தனை அவசரப்படுத்தினான் நீ பண்ற காரியம் நியாயம் இல்ல முருகானந்தம் என்ன இங்க பத்திரமா கொண்டு வந்து வச்சிருக்கவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி ரகசியமா மீட்டுக் கொண்டு போக முயற்சி பண்றீங்க என்று சிரித்துக் கொண்டே கேலியாக கூறினான் அரவிந்தன் எப்போதும் சிரித்துக் கொண்டே இருக்கின்ற சாயலும் அழகும் பொலிவும் ஒளியும் நிறைந்த அரவிந்து நின் முகம் சோர்ந்து வாடி இருந்தது அப்போது நண்பர்களை சந்தித்ததும் சிரிப்பு சிரிப்பாக சிரித்து பேசினானே ஒழிய சோர்வு நன்றாக தெரிந்தது தளர்ச்சி தெளிவாக புலப்பட்டது வண்டிகள் அச்சரத்து வாயில் திரும்பி வந்து நின்ற போது விடிந்து ஒளி பரவிக் கொண்டிருந்தது பக்கத்து வெற்றி வெற்றிலை பாக்கு கடைகளிலும் தினச்சுடர் தலைப்பு விளம்பர தாளிலேயே தேர்தல் பகையினால் இளைஞர் கடத்தப்பட்டார் என்று வெளியாகியிருந்தது ஒரு தினச்சுடரை வாங்கி படித்துப் பார்த்தான் முருகானந்தம் நிருபர் பாண்டியன் தான் சொல்லிவிட்டு போனபடியே மதுரை செய்தியின் அந்த தலைப்பின் கீழ் பார்வையில் படத்தக்க இடத்தில் நன்றாக அந்த செய்தியை வெளியிட்டு இருந்தார் முருகானந்தம் அதை அரவிந்தனிடம் படித்துக் காட்டினான் அடுத்ததா இளைஞர் மீட்கப்பட்டார் என்று இன்னொரு செய்தி செய்தியையும் பாண்டியனா வெளியிடச் சொல்லு என்று முருகானந்தத்தை கேலி செய்தான் அரவிந்தன் அரவணடியிலிருந்தும் நந்தவனத்தில் இருந்து வந்திருந்த தண்டங்களை எல்லாம் ஓட்டலுக்கு அழைத்து போய் சிற்றுண்டி காப்பி உபசாரம் செய்து நன்றி சொல்லி அனுப்பி வைத்தான் முருகானந்தம் பர்மா காரர் மாளிகையில் அரவிந்தன் மிகவும் துன்புறுத்தப்பட்டிருக்கிறான் என்பதும் அவ்வாறு நெடுநேரம் துன்புறுத்தப்பட்டதுக்கு பின்பே பர்மா காரனாலும் புது மண்டபத்து மனிதராலும் செல்லூர் வீட்டுக்கு கொண்டு போய் அடைக்கப்பட்டார் என்பதும் முருகானந்தத்திற்கு ஓரளவுக்கு தெரிந்து தான் இருந்தது பர்மா காரர்களின் கைக்கூலி படையிலிருந்து அவனிடம் பிடிபட்ட ஒரு ஆள் அதை கூறி இருந்தான் இருந்தும் அரவிந்தன் தன்னடக்கம் காரணமாக அந்த துன்பங்களை பற்றி அதிகம் சொல்லாமல் இருப்பதை முருகானந்தம் உணர முடிந்தது அவன் சிரித்ததும் கேலி செய்வதும் கூட கைவர்களின் இடம் பட்ட அந்த வேதனையை மறந்து விடவும் மறைத்து விட செய்கின்ற முயற்சிதான் என்பதும்

கூடிய விரைப்புரத் தெரிந்து கொள்ள விட மாட்டான் தூண்டி கேட்டாலும் சிரித்து மழுப்பி விடுவான் மகாநெஞ்சலத்தக்காரன் பாணி என்று முருகானந்தம் எத்தனையோ முறை கடிந்து கொள்ள நேர்ந்ததுண்டு அரவிந்தனை அச்சகத்தில் இருந்து சொல்லிவிட்டு சிறிது நேரத்தில் வந்து சந்திப்பதாக கூறிச் சொல்லி வெளியேறினால் முருகானந்தம் அரவிந்தனின் மனம் இப்போது தீவிரமான சிந்தனையில் இருந்தது நியாயம் கேட்பதற்காக அமைதியாக முறையில் சென்ற எண்ணெய் பர்மா காரரும் புது மண்டபத்து மனிதரும் என்னென்ன விதமாக வேதனைப்படுத்தினார்கள் என்பதை சிந்தித்துப் பார்க்கும்போது உலகத்தில் இனிமேல் சத்தியத்திற்கும் நேர்மைக்கும் இடமே இல்லையோ என்கிற அளவு புண்பட்டு வழிந்தினானவன் தன்னை வெளியேறவிடாமல் வீட்டில் அடைத்து போட்டுக் கொண்டு நான்கு ஐந்து பேர்களாக சேர்ந்து அவர்கள் படுத்திய கொடுமையை எல்லாம் முருகானந்தத்திடமோ சொல்ல விரும்பவில்லை அவன் ஆனால் நீரில் பூத்த கடலை போல் உள்ளே குமரினா எண்ணி எண்ணி புடுங்கலாம் திடீரென்று ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவன் போல் அச்சிட்டு குவித்த சுவரொட்டி எல்லாம் திறந்தவெளியில் அள்ளிக் கொண்டு போய் கொட்டினான் இது நடந்து கால் மணி நேரத்திற்கு பின் வெளியே சென்று இருந்த முருகானந்தம் அச்சகத்திற்கு திரும்பி வந்தான் முன் பக்க தரையில் அரவிந்தனை காணவில்லை கொள்ளை பக்கம் இருந்து பெரிதாக புகை படலம் திரிந்தது அரவிந்தனை தேடி பின்பக்கத்திற்கு வந்த முருகானந்தம் அங்கே அவன் பூரணியின் தேர்தல் சின்னம் மற்றும் சுவரொட்டிகளுக்கு நெருப்பு வைத்துக் கொண்டிருப்பதை கண்டு திடுக்கிட்டான் என்ன அரவிந்தன் உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா எவ்வளவு பணத்தை செலவிட்டு இதெல்லாம் அச்சுத்திருப்போம் எதுக்காக இதெல்லாம் கொளுத்துற என்று கேட்டான் இந்த சுவரொட்டிகளில் பூரணையோட பெருமை இல்லை சத்தியத்தோட பலத்தால அவன் வெற்றி பெறனும் நேர்மையோட துணையால் அவன் தேர்ந்தெடுக்கப்படணும் அதுக்கு இந்த சுவரொட்டி எல்லாம் தேவையில்லை இது சொத்து அசட்டுத்தனம் அரவிந்தன் என்னதான் லட்சிய இருந்தாலும் நடைமுறையை ஒத்துக்கிட்டு அதன்படி தான் நம்ம போகணும் விளம்பரம் செய்யாமல் தேர்ந்தெடுக்கனும்னு பயமே இல்லை நேர்மையாகவும் சத்தியமாகவும் பகுதியோடவும் நம்ம இருக்கிறது பெரிய விளம்பரம் தான் முருகானந்தம் தேர்ச்சிக்கு இதெல்லாம் சரி ஆனால்

சட்டையை கழட்டி விட்டு அரவிந்தன் உட்கார்ந்து இருப்பதை பார்த்தால் அவன் முதுகில் இரண்டு கரிய கோடுகள் நன்கு சிவந்து திரிந்தன என்னப்பா இது என்று கேட்டவாறு அந்த இடத்தை தொட்டி காற்று வினவினால் முருகானந்தம் அவன் குரல் குதிப்பின் எல்லையை காட்டியது ஒன்னும் இல்லப்பா அது கொசுக்கடி சவுக்கடி நியாயத்தை எடுத்துச் சொல்லி வாதிட்டத்துக்காக ஒரு பெரிய மனுஷர் கொடுத்த பரிசு இது இன்று மிரண்டலாக பதில் சொன்னால் அரவிந்தன் முருகானந்தத்துக்கு கண்கள் சிவந்தன ரத்தம் குதித்தது அவன் உதடுகள் ஆவேசமாக துடித்தன அப்போது கவலையை காட்டும் முக பாவத்துடன் அங்கே இருவர் பாண்டியன் வந்து நின்றார் அத்தியாயம் முப்பத்தி இரண்டு கவலை நிறைந்த முகபாவனோடு வந்த பாண்டியன் அரவிந்தன் அங்கே கண்டதும் வழிந்து சிரிப்பை வர வைத்து மாதிரி இருந்தது நிருபர் பாண்டியன் அரவிந்தினி அன்புடன் நலம் விசாரித்தார் அவருடன் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு மீண்டும் முருகானந்தமும் முன்புறத்த அறையில் இருந்து பேசிக்கிட்டு இருங்க அவனையும் முருகானந்தத்தையும் முன்னறைக்கு அனுப்பிய பின் அரவிந்தன் குளிக்கும் முறைக்குள் புகுந்தான் அரவிந்தனின் பொன்னிற மேனியில் கண்ட புண்களை பற்றிய அதிர்ச்சியிலிருந்து முருகானந்தம் இன்னும் விடுபடவில்லை தங்கத் தட்டில் கறிகோடு விழுந்தது போல் நண்பனின் அழகிய மேடையில் இருந்த சவுக்கடி கோடுகள் அவன் உள்ளத்தை கொதிக்க செய்தன குமரச் செய்தன முன்புறத்து அறையில் வந்து அமர்ந்ததும் நிருபர் பாண்டியன் தன் பேச்சில் அவன் கவனத்தை திருப்பினார் முருகானந்தம் நான் உனக்கு எவ்வளவு சொல்லி இருந்தோம் நீ உணர்ச்சி வசப்பட்டு பெரிய தப்ப பண்ணிட்ட அப்பா என்ன சொல்றீங்க பாண்டியன் என்று கேட்டான் முருகானந்தம் இந்த செய்தியை படிச்சு பாரு புரியும்

Yes sir. உங்களுடைய good name sir?

Okay Sir. உங்களுடைய order ID சொல்லுங்க sir. sir கொஞ்சோம். once more repeat பன்றீங்களா? I D

seven four zero one nine okay sir. ஒரு two minutes line ல wait பன்னுங்க sir. நான் check பன்னிட்டு சொல்றேன் sir.

sir, actually நான் check பன்னி பாத்தேன் sir. mistake வந்து எங்க side தான் sir. i am extremely really sorry sir. அதாவது பாத்தீங்கன்னா sir நாங்க ம் இந்தமாதிரி Motto Motto வந்து delivery பண்ணிட்டு இருக்கோம் அப்பிடின்னா அந்த delivery boys க்கு வந்து நாங்க training குடுப்போம் sir. So அந்த, இன்னிக்கு உங்களுக்கு delivery பண்ணவங்க பாத்தீங்கன்னா அபிஷேக் அப்பிடீண்றவங்க. okay ங்களா அவங்க வந்து full full லா வந்து training முடிக்கல. இன்னிக்கு வந்து emergency யா ஒரு ஆள் வந்து training ஆனவங்க delivery பண்றவங்க இல்லாத ஒரு காரத்தினால, அவங்க வந்து delivery பண்றே, சரி ஒரு trial ஆ இருக்கட்டுங்கிறதுக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. But அவங்க வந்து இந்த மாதிரி தப்பா delivery பண்ணியிருக்காங்க sir. I am extremly very very sorry sir. இல்ல sir actually வந்து என்கிட்டே inform பன்னிருந்தா கண்டிப்பா நான் stop பன்னிருப்பேன் sir. So, இது வந்து என் control இல்லம அவங்களா ஒரு decision, அதாவது எனக்கு கீழ இருக்குறவங்க decision குடுத்து அவங்கள trial க்கு அனுப்பிருக்காங்க sir. I am extremely very very sorry sir. இதுக்கு மேல நான் அந்த மாறி நடந்துக்காம நான் கண்டிப்பா பாத்துக்குறேன் sir. இந்த மாதிரி உங்களுக்கு food நா தப்பா delivery பண்ணதுக்கு i am extremely sorry sir.

இல்ல sir. I am extremely sorry sir. இந்த மாதிரி ஒரு remarks இதுவரைக்கும் நாங்க, இது வரைக்கும் என்கிட்டே வந்ததே இல்ல sir. இதுதான் first time வந்திருக்கு. i am really very very upset sir இந்த மாதிரி ஒரு remark கேக்குறதுக்கே. தப்பு எங்க side இருக்குங்குறபோது i am really feel very very bad sir. கண்டிப்பா sir. Sorry சொன்னாலே அது accept பன்னிக்க முடியாத ஒரு situation தான். பசி இருக்குறது ஒரு மனுஷனோட பசீன்றது நிச்சயமா அத ஈடு குடுக்க முடியாத ஒரு தப்புதான் sir. அத நான் கண்டிப்பா accept பன்னிக்குறேன் sir. I am extremely very very sorry sir. கண்டிப்பா within half an hour க்குள்ள உங்களுடைய food வந்து நாங்க delivery பண்ண வைக்கிறேன் sir. இல்ல sir நானே அவங்க கிட்ட பேசி என்ன problem னு சொல்லிட்டு நானே அவங்ககிட்ட கேட்டு சொல்றேன் sir. இல்ல இல்ல sir. நாங்களே பேசி ஒரு நிமிஷம் line ல wait பன்னுங்க sir. நானே அந்த பையன்கிட்ட பேசி என்ன problem ன்னு சொல்லிட்டு நான் கேட்டு சொல்றேன் sir. line ல wait பன்னுங்க sir please sir. கொஞ்சோம் கோவ படாம line ல wai பன்னுங்க sir. ஆ okay sir.

line ல wait துக்கு ரொம்ப ரொம்ப thanks sir. So அந்த பையன்கிட்ட நான் பேசுனேன் sir. அவன் வந்து முதல் first delivery ங்கிறதுனாலே nervous ல correct time போகணுங்கிறதுக்காக delivery பண்ணிட்டு வந்துருக்காங்க. But, இன்னொரு parcel இருந்தது வந்து அவன் பாக்கலேண்டு சொல்லிட்டு கொஞ்சம். valuable இல்லாத ஓரு reason ன சொல்றான் sir. So, அது வந்து highlight பன்னி காட்டுற அளவுக்கு கூடி ஒரு reason கூட இல்ல. அந்த பைய்யனோட பெரிய தப்பு தான். அவன் பண்ண தப்புனால எங்களோட food service மேல இவ்வளவு பெரிய black mark வந்திருக்கு sir. உங்களுக்கும் அந்த food வந்து correct time க்கு வந்து சேரல.

இல்ல இல்ல sir, நான் actually explain பன்னேன் இல்லியா, அவங்க வந்து training பன்னிட்டிருக்காங்க. அவங்க இந்த மாதிரி ஓரு emergency time க்கு வேற ஆள் இல்லாதது நால அவங்க இவங்கள வந்து select பன்னி, இவங்க கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க training ல எல்லாம், அதனால இவான அனுப்பிருக்காங்க.

இல்ல sir கண்டிப்பா எங்க side தான் sir mistake. I am extremely very very sorry sir. இந்த மாதிரி உங்களுக்கு correct ஆன food வந்து நாங்க கொடுக்கல. எங்களுது ரொம்ப பெரிய தப்புதான் sir. வீட்ல வந்து பசியோட wait பன்னிட்டு இருப்பாங்க, அந்த பசியோட இருக்கும்போது ~ எவ்வளவு கோவம் வரும்.

sir withing half an hour க்குள்ளே உங்களுக்கு அந்த food வந்து நான் மறுபடியும் redelivery பண்ண வைக்குறேன் sir. இல்ல sir கண்டிப்பா உங்க கோவம் வந்து நியாயமானது தான் sir. நான் அதுக்கு என்னால முடிஞ்ச solution ன குடுக்க முடியும். ஆனான் அதுக்கு வந்து ஈடா நான் எதுவுமே பண்ண முடியாது sir. அந்த பசின்ற நேரத்துல ~ correct டா சாப்பாடு குடுக்காம போனது எங்களோட பெரிய mistake தான் sir. I am extremely sorry sir. But, அது ஆனான் எனக்கு ஒரு half an hour குடுத்தான் இங்க இருந்து மறுபடியும் ஓரு food எடுத்துட்டு அங்க உங்க place க்கு வந்து reach ஆக முடியும் sir. ஏனா உங்களுடைய destination வந்த half an hour காட்டுதுங்க sir. இல்ல sir. I am extremely sorry sir. இல்ல sir வேண்டாம் sir. I am extremely sorry sir. Next time. இந்த மாதிரி ~ பன்னாம நான் கண்டிப்பா பாத்துக்குறேன் sir.

இப்போ அதான் sir சொன்னது என்னோடைய control மீறி அவங்க வந்திருக்காங்க sir. என்னோட permission இல்லாம அவங்க அங்க வந்திருக்காங்க. So, அதனால தான் sir இவ்வளவு பெரிய problem. கண்டிப்பா இது மாதிரி training இல்லாதவன் அங்க போறான்னு சொல்லி இருந்த கண்டிப்பா நான் stop பன்னிருப்பேன் sir. atleast உங்களுக்கு ஒரு information வந்திருக்கும் இது மாதிரி zomato delivery ல ஒரு ஆள் கம்மியா. அதாவது emergency யா வெளிய போயிருக்காங்க. ஓரு இன்னொரு ten twenty minutes delay ஆகும்னு சொல்லுட்டு ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு message நான் கண்டிப்பா கொடுத்திருப்பேன் sir. ஆனா இந்த மாதிரி ஒரு பெரிய issue வந்து கொண்டுவந்து குடுத்திருவாங்கனு நான் கண்டிப்பா எதிர் பாக்கலே sir. I am extremely sorry sir. இல்ல sir இப்போ வந்து ஒரு delivery போறாங்க அப்பிடினும்பொது இப்போ ஒருத்தர் ரெண்டுபேர் இல்ல இல்லிங்களா இதுல வந்து hundred member staff இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் எங்கிட்ட inform பன்னும்போதும் நான் update பண்ணிட்ருக்கும் பொது.

அவங்க மேல எடுக்க வேண்டிய action நான் கண்டிப்பா எடுக்குறேன் sir. கண்டிப்பா விழுக்காதுங்க sir. கண்டிப்பா விழாது. பசில இருக்கிறவங்களுக்கு correct ஆன நேரத்துல சாப்பாடு கொண்டு போக. குடுக்காம இருந்தது எங்கொளடைய பெரிய mistake தான் sir. I am extremely sorry sir. இல்ல sir. அப்பிடி எல்லாம் சொல்லாதீங்க sir. sir இதுக்கு முன்னாடி நீங்க motto ல food order பண்ணியிருக்கீங்களா sir? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எதாச்சி problem வந்திருக்குங்களா? இல்ல sir அப்படி எல்லாம் சொல்லாதீங்க sir. நான் கண்டிப்பா உங்களுக்கு இனிமே, இனிமே உங்களுக்குனு இல்ல யாருக்குமே இந்த மாதிரி நடக்காம நான் கண்டிப்பா பாத்துக்குறேன் sir. I am extremely sorry sir.

இல்ல இல்ல sir. நான் எனக்கு ஏன் sir அந்த மாதிரி சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதுவும் இல்லிங்க sir.

இது தா் first time இப்பிடி நடந்திருக்கு. I am extremely very very sorry sir. . இதுக்கு மேல அந்த மாதிரி நடக்காம நான் கண்டிப்பா பாத்துக்குறேன் sir. இல்ல sir நீங்க எடுத்த முடிவுதான் கண்டிப்பா யாரா இருந்தாலும் எடுப்பாங்க. அத நான் hundred percent accept பன்னிக்குறேன் sir.

கண்டிப்பா sir. எங்களுடைய தப்பு தான் sir அதாவது. emergency time ல அவங்க இல்லங்கிற ஒரே ஓரு reason காக தான் அவங்களும் அவங்கள send பன்னிருக்காங்க. அவங்கள நம்பி send பன்னாங்க. But அவங்க அதுக்கு தகுந்தா மாதிரி நடத்துக்கல. I am extremely sorry sir.

இல்ல sir எங்க branch ல வந்து நடந்ததில்ல sir. Yes sir. Yes sir. Yes sir.

Okay sir. இந்த ஓரு time மட்டும் எங்களுக்கு ~ help பண்ணுங்க sir. கோவ படாதீங்க. இந்த ஒரேயொரு time மட்டும் எங்களுக்கு chance குடுங்க. எங்களோட தப்ப நாங்க recorrect பண்ணிக்கிறோம் sir. okay sir. I am extremely sorry sir. பரவாயில்ல sir நீங்க sorry சொல்றது தேவை இல்ல sir. ஏனா நீங்க அவ்வளவு கோவத்துல இருக்கீங்க. ten'o clock food வந்திருக்கு. ஓரு food தான் வந்திருக்கு அப்பிடீங்கிறப்போது யார் சாப்பிடுவீங்க? யாரை விட்டுட்டு சாப்பிட முடியும். உங்க கோவம் நியாயமானது தான் sir. கண்டிப்பா sir. okay sir தயவு செஞ்சு next time motto லேயும் உணவு food order பண்ணுங்க sir. அதோட relationship வந்து கட் பண்ணிராதீங்க. கண்டிப்பா half an hour குள்ள நான் அனுப்பி வச்சிருவேன் sir. Okay sir. Motto food call service க்குஅழைத்தமைக்கு நன்றி sir. Have a nice day to you sir. Thank you. hello

நல்லா இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா தான் அன்னைக்கு ஒரு நாள் பேசிட்டு பாதிலையே cut பண்ணிட்டா திரும்ப அடிகிறேனு சொன்ன நா தான் அதிகமா விட்டுட்டேன். அப்டியா சரி சரி ஆமா அந்த news அ பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோமே அதா இது கேக்கவா? ஆமா ஆமா அதுக்கு ஒரு mail லாம் mail லாம் கூட பன்னிருந்தேள்ள அதுக்கு amount கூடுக்கலண்டு

இல்ல இல்ல உண்ட பேசலன்னு நினச்சிடேன் பேசிட்டு amount அனுபலன்னு நினைச்சேன். நீயே அதுக்குள்ள call பண்ட. சரி இப்ப பேசிருவோம் பேசிட்டு நா முடிச்சதுக்கு அப்பறம் வந்து gpay பண்ணி விடுறேன். Okay okay நீ cost எவ்ளோ அந்த content லாம் படிச்சு பாத்தியா உனக்கு புரிஞ்சுச்சா.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

புரியல ரொம்ப அமைதியா இருக்கு?